அந்த சைட்ல வேற செடியு இந்த சைட்ல வேற செடியு இருக்கு.

பக்கத்துல தொட்டி மாறி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க.

ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியன் ஏ_டி_எம் மாரி இருக்கு.

நெறைய பேரு ஏ_டி_எம் உள்ள நின்னுட்ருக்காங்க ஏ_டி_எம்ல சி_சி_டி_வி கேமரா ஒன்னு ஃபிட் பண்ணி வெச்சுருக்காங்க தனியா செப்பரேட்டா ரூம் ல இருக்.

அதுக்கு பக்கத்துல நெறையா அழகு செடிலா வச்சுருக்காங்க அதுல பூலா இருக்கு.

கடைக்கு வெளிய ஒரு ரெண்டு பேர் உக்காந்துட்ருக்காங்க.

ஒரு பொண்ணு தலையில நெறைய முடி எல்லாம் கும்ப கும்பலா சுருட்டி கிளிப்லாம் நெறைய போட்டு வச்சிருக்காங்க ரெட் கலர்ல .

ஆபீஸ் மாரி இருக்கு நெறைய டேப்ள்லா போட்டு வெச்சுருக்காங்க நெறைய சேர்ல்லா போட்டு வெச்சுருக்காங்க.

சி_சி_டி_வி கேமராஸ்ஸெல்லாம் ஃபிட் பண்ணி வெச்சிருக்காங்க.

ஃபயரானா அத அணைக்கறதுக்கு சிலிண்டர்ஸ்லா வச்சுருக்காங்க.

காஞ்சி போன செடியில ஒரு பறவ ஒன்னு ஒக்காந்துட்டு இருக்கு.

பின்னாடி சட்டர்லா போட்டு ப்ளூ கிரீன் கலர்ல படுதா மாரி போட்டு அமச்சு வச்சிசுருக்காங்க.

டாடா ஏசி இருக்கு வண்டியில நிக்குது நறைய கார் எல்லாம் போகுது வருது ஐஸ் கிரீம் வண்டி ஒன்னு வருது.

மரத்தாலயே ஒக்கார்ர மாரி சேர்ஸ்லா செட் பண்ணி வெச்சிருக்காங்க.

டிசைனுக்காக அங்கங்க ரெட் கலர்ல செட் பண்ணி வெச்சுருக்காங்க.

அதுக்கு ஆப்போசிட்லையே பக்கத்திலேயே நறைய கடைங்கலா தெரியுது.

அதுக்கு மேல நெறையா லைட்ஸ் எல்லா செட் பண்ணி வெச்சிருக்காங்க.

டிரான்ஸ்பார்மலா இருக்கு நறைய வண்டிகளா நிக்கிது.

போன்பே வாட்ஸாப் ஜி_பே பேடிஎம் ஹெச்_டி_எப்_சி பேங்கோட சிம்பிள்ஸ் எல்லா பிரிண்ட் பண்ணி ஒட்டிருக்காங்க.

ஓரு தொட்டி தொங்க வுட்டு மாட்டிருக்காங்க.